இதுல ஒரு பாக்ஸ்ல வந்து கொஞ்ச சின்ன பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் இருக்கு.

இங்க வந்து நெறைய கவுண்டர் கவுண்டராட்ட இருக்கு.

இது வந்து ஒரு கார் ஒர்க் ஷாப்பு .

இந்த கார் ஓட அடில வந்து ஓரு ஜாக்கி இருக்கு.

போஸ்ட் கம்பல்லாம் நறைய தெரியுது.

இந்த ரூமு ஃபுல்லாட்டு பிளாஸ்டிக் பூ வெச்சிருக்காங்க.

ஸ்டேஜ்ஜ வந்து நல்லா அலங்கரிச்சு வச்சிருக்காங்க.

இதுல வந்து ஒரு ரூம் தெரியுது.

இந்த போட்டோல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை இருக்கு.

இந்த கடையோட க்யூ_ஆர் கோடு ஒட்டி இருக்காங்க.

இதுல வந்து ஒரு கப்போர்ட் இருக்கு.

புள்ளையார் போட்டோ போட்டு ஒரு கலெண்டர் கடக்கு.

இங்க வந்து ஒரு அஞ்சு பைய மார்ங்க விளையாடிட்டு இருக்காங்க.

எல்லா கப்போர்ட்லயும் நெறைய புக்ங்க வந்து அடுக்கி வச்சிருக்காங்க.

கடலுக்கு கரையில வந்து கொஞ்சம் போட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க.

எல்லா மலகரியு வந்து தனித்தனியா அட்டி பிரிச்சி வச்சிருக்காங்க.

இந்த போட்டோவை பார்க்கும் போது இது வந்து ஒரு ஜிம்மு போல தெரியுது.

இதுல வந்து மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார மையம் ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

இந்த பில்டிங் புல்லாட்டு நறைய செடி புடிச்சு கிடக்கு.

இதுல வந்து நெறைய கடைங்க இருக்கு.

இந்த போட்டோல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை இருக்கு.